இங்க பின்னாடி மாமரம் இருக்குது ஒரு சரிவான கூடாரம் மாறி இருக்குது.

இதில ஒருத்தில சுத்தி தேக்கு மரமா இருக்குது.

அதுல ஒவ்வொரு பாட்ரும் சிவப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க ஒயிட் கலரும் பெயிண்ட் அடிச்சுருக்காங்க.

ஒவ்வொரு டிசைன் டிசைனா போட்ருக்காங்க மேல ஃப்பேன் ஓடுது லைட் ஓடுது ரோஸ் கலர்ல டிசைன் டிசைன் வச்சிருக்காங்க.

தூரத்துல ரெண்டு மரம் தெரியுது ஆனா செடிகள் மரங்கள் எல்லா தனித்தனியா செச்டின்னா வெச்சிருக்காங்க.

பெரிய கடற்கரையா இருக்குது அலை அடிக்கிறது.

அடுத்ததா கீழ தரைல கல்லுல ஆனா பேர போட்ருக்கு கல்லு கல்லு பதிச்சுட்ருக்கு நெறைய ஆட்கள் நிக்கறாங்க.

நிறைய நிறைய சாதனங்கள் எல்லா இருக்கு ஒவ்வொரு சாதனங்களா ரோ பண்ணி ரோ பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு ஒரு அடுக்கி வச்சிருக்காங்க இந்த சைடு ஒன்னு அடிக்க வச்சிருக்காங்க.

இது ஒரு கார் பார்க்கிங் சென்டர் ஓட நெறைய வேகனர் கார் இருக்கு ஸ்விஃப்ட் கார் இருக்குது.

புள்ள அதுல சறுக்கி விளயாடி வந்திருக்கு.

ரெண்டு பாக்ஸ் கூட இருக்குது.

மூணு கார் வெளிய நிக்குது ஒரு ஆள் நடந்து வராரு.

மேல சிவன் வந் சாமி வந்து படிக் மாதி ஏதோ போட்டிர்க்காங்க சிவன் சாமி.

அங்க பெரிய கூடார மாதிரி அமெச்சிருக்காங்க.

இது ஒரு நுழைவாயில் போல இரண்டு சைடு போட்டு வச்சிருக்காங்க.